பிங்க் கலர்ல அந்த செவுத்துல பெயிண்ட் அடிச்சு இருக்காங்க.

இது ஒரு யோகா கிளாஸ் மாதிரி இருக்குது.

அ ஸ்டுடென்ட்ஸ் எல்லாரும் யோகா பண்ணிட்டு இருக்காங்க.

அந்த கடைக்கு பிரெண்ட்ல ஒரு அ சைக்கிள் நிக்கிது.

ஒரு ஏர்கூலர் வெள்ள கலர்ல ஏர்கூலர் இருக்குது.

இத பாக்கறதுக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் மாதிரி இருக்குது.

நெரைபேரு வந்து டீ குடிச்சிட்டுருக்காங்க ஒரு ஆள் டி ஆத்தி குடிச்சிட்டுருக்காரு.

ஒரு அ ஆறு பேர் சேர்ந்து இந்த கடையோட பிரண்ட்ல போட்டோ குடுக்குது.

ஒரு ஆள் படுத்துகடந் தம்புள்ஸ் தூக்கி மசாஜ் பண்ணிட்ருக்காரு.

தோட்டத்த தோட்ட மாதிரி இருக்குது அந்த தோட்டத்துல செடி எல்லாம் வளக்கறாங்க.

இது பாக்கதற்கு பாக்குறதுக்கு ஒரு கோயில் மாறி இருக்கு.

ஒரு ரெண்டு பெட்ரோல் போடக்கூடிய பிளேஸ் இருக்குது.

ப் கார் பார்க்கிங் பண்ண கூடிய இடத்தில நெறைய கார் நிக்குது.

இந்த டிவி வந்து ஓடிட்டு இருக்குது.

இத பாக்கறதுக்கு ஒரு முடி வெட்டக்கூடிய கட மாதிரி இருக்கு.

ஒரு பெரிய கம்பி இருக்குது கம்பில லைட் எரியிது.

கீழ நறைய மண் வந்து கிடக்குது.

இதுல பெட்ரோல் டீசல்னு சொல்லி தனித்தனியா போடு வெச்சிருக்காங்க.

லுக் புக் சொல்லிட்டு ஒரு புக்கு டேபிளெ இருக்குது.

மெடிக்கல்ல வேலை பாக்கூடிய ஒரு ஆள் சாட்டையு கொண்டுட்டு அந்த மெடிக்கல் டோர ஓபன் பண்றாரு.

ப_மேல வெள்ள கலர்ல ஒரு ஃபேன் போடு ஓடுது.